அப்புறம் அப்பதான் வந்துட்டு, வந்ததுக்கப்புறம் வந்துட்டு பாத்தா, அவங்க அண்ணன்காரன் வந்து சரி இருக்கமாட்டாங்க ரெண்டு பேருமே. ஒருத்தன் வந்துட்டு கல்யாணம் முடிஞ்சாலும் இன்னொரு பொண்ணோட affair இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு இன்னொருத்தன் வந்து என்னன்னா வந்து அவங்க அப்பாகிட்ட அவன் தனியா வந்துட்டு business காக அவனும் வந்துட்டு இது பண்ணி இருப்பான் யார்கிட்டயோ வந்து நா~ நானூத்தம்பது கோடி கடன் வாங்கியிருப்பான். நானூத்தம்பது கோடியா?

அப்புறம் வந்துட்டு இப்படி, இப்படி எல்லாம் வந்துட்டு என்னன்னா இவங்களோட, இவங்களோட அந்த இதில வந்து தெரிய ஆரம்பிக்கும் இவனுக்கு.

இந்த அறுவதாம் கல்யாணத்தை வைக்கும்போது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

ஆமா. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ செத்துருவ, அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லும்போது அதை வந்து அவனால ஏத்துக்க முடியல, அதை வந்துட்டு அப்ப அவனுக்கு வந்து அப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணப்போறோம்? நம்ம பசங்களும் ஒழுங்கா இல்லைன்னு சொல்லும்போது அப்பதான், விஜய் வந்து ஒரு இதில வந்து அவன் நல்ல இதா இருக்கிறதை வந்து paper ல போட்டிருப்பாங்க. அப்போ வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு இவனை வந்து இது பண்ணுவான். விஜய் நீ இருக்கிறியா? அப்~ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆனா விஜய் வந்துட்டு, உங்க race ல என்னால எல்லாம் ஓட முடியாது. நீங்களே உங்க இதை பார்த்துக்கோங்க, அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு போயிருவான். அதுக்கப்புறம், விஜய் வந்து சரத் குமார்கிட்ட சொல்லிட்டு போயிடுவானா, சொல்லிட்டு அவன் வந்து நான் ஊருக்கு போ~ நான் வந்து என் life பாத்துக்கறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் airport ல போயி பிரபுவுக்கு வந்து சொல்லியிருக்கான். இப்படி உங்க அப்பாவுக்கு cancer இருக்கு. அவரு இதாயிடுவாரு. அப்படி சொன்னதுக்கு அப்புறம், விஜய் வந்துட்டு,

ஆஹ் இனி~ இனிமே எல்லாமே அவன்தான் அப்படிங்கிற மாதிரி company ல வந்து இது பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கோபம் வந்துரும். யாருக்கு, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும். சாம்க்கும், இன்னொருத்தனுக்கும்.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

அப்ப விஜய் மேல ரெண்டு பேருக்கும் கோபம் வர, வெறுப்பு வர ஆரம்பிச்சு, ரெண்டு பேருமே வீட்டை விட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ரெண்டு பேரும் வந்து ஹம் எப்படியோ கூட்டிட்டு வந்திருந்தாங்க. விஜய் வந்து கூட்டிட்டு வந்துடுவான். கூட்டிட்டு வந்துருவான் எப்படின்னா, அஹ் அவனோட பொண்ணு வந்து ஒரு தடவை காணாம போயிடும். அதை வந்து விஜய்யை காப்பாத்தி விடுவான். அவன் இன்னொருத்தன் வந்து சேர்ந்துக்குவான். இவன், நான் சேர மாட்டேன்னு சொல்லுவான், இவனை வந்துட்டு இன்னொருத்தன் வந்து lock பண்ணியிருப்பான். நம்ம வந்து தனியா company வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரகாஷ்ராஜ் இருப்பான்ல அவன்தான் இதில வந்துட்டு இருப்பான். அப்ப அவன் வந்துட்டு அவனும் வந்து அவன ஏமாத்துவான். உன்னோட share எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துவான். அதையும் அவன் தெரிஞ்சுகிட்டு அஹ் அதுக்கப்புறம் எல்லாம் வந்துருவாங்க. அப்புறம் எல்லாருமே happy யா இருப்பாங்க. அதுக்கப்புறம், கொஞ்சம் நாள்ல சரத்குமார் செத்துருவான் last ஆ

அஹ் அது எப்படி தெரியுமா? அவன் வந்துட்டு அவளோ~ அவளோட மூத்த அண்ணன் இருக்கான்ல அண்ணனோட பொண்டாட்டியோட தங்கச்சி ராஷ்மிகா. அவ இந்த affair இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா?

அந்த அண்ணனோட பொண்டாட்டியோட தங்கச்சி தான் ராஷ்மிகா.

பொண்ணு பார்க்க போகும்போது ராஷ்மிகா வந்து விஜய்க்கு பிடிக்கும் போல அப்ப எல்லாம் வந்துட்டு கேட்பான். இந்த date சொல்லி கேப்பான். அவ வருவா, எப்படின்னா சும்மா ஒரு ரெண்டு, மூணு, நாலு scene வருவா. டக், டக்குனு வந்துட்டு போயிடுவா.

கடைசி final எல்லாம் சேர்ந்துருவாங்க, அதானே? ஆமா. கடைசியா எல்லாரும் சேர்ந்துருவாங்க, அவ்வளவுதான். இதுதான் கதை நல்லாதானேல இருக்கு. இதுக்கு போய், நல்லா இல்ல, நல்லா இல்லன்னுட்டு இருக்காங்க எவ்வளவு தைரியம்? நீங்க விஜய் fan உங்களுக்கு நல்லாதான் இருக்கும். ஏய், ஒரு family படம்ன்னா இப்படித்தான் இருக்கும். ஒரு இப்ப இப்ப பசங்க பார்க்கறதுன்னா அவங்களுக்கு வந்து interest எல்லாம் கிடையாது. இப்ப வந்து, நம்மளோட அப்பா, அம்மா போனாங்கன்னா அவங்களுக்கு அது பிடிக்கும்.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

என்னமோ அவங்க அப்படி சொல்றாங்க. சரி, அப்புறம் என்ன பண்ணிட்டிருக்க நீ?

நான் எப்போ நான் பார்த்தது, எப்போ பார்த்தது சர்தாரு, அதுக்கப்புறம் last ஆ இப்ப கட்டா குஸ்தி ஒண்ணு பார்த்தேன். அவ்வளவுதான், அதுக்கப்புறம் படமே பார்க்கல. ஏன், என் ஒரு படம் கூடயா பார்க்கல அதுக்கப்புறம்? ஒரு படம் கூட அடுத்து பார்க்கலை இல்லை? வச்சிருக்கேன். வாரிசு, துணிவு வ~ துணிவும் வச்சிருக்கேன் பார்க்கணும்.

எனக்கு phone ல பாக்க interest இல்ல theater க்கு போய் பாக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. அங்க தான் போய் பாக்கணுன்னுட்டு இருக்கேன் யாரும் கூட்டிட்டு போகமாட்டேங்கறாங்க

theater ல போய் படம் பாக்கணும்ல அதனால அந்த effect ஓட நல்லா அந்த effect ஓட பார்த்தாதான் படம் வந்து நல்லா இருக்கும். interested ஆ இருக்கும். பாருங்க, பாருங்க, பாருங்க.

ஆமா, சீதாராமம் எல்லாம் பயங்கர படம். உம் பாத்திருக்கேன், பாத்திருக்கேன் super ஆ இருக்கும். என்ன சொல்றது? ஒண்ணு இது மறக்க முடியாத movie அது வந்து. யாராலயும், ஏற்கவும் முடியாது, மறக்கவும் முடியாத movie. ஓ, அப்படியா? என்னது? படத்தைதான். சீதாராமனையா?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 அவ வந்து, இருமலர்கள் பாப்பியா? இருமலர்கள் serial. ஆமால்ல, தங்கச்சியா வருவாளா அவளா, அம்மு

அதான் இந்த face அ எங்கேயோ பாத்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருந்தேன். ஆனா யாருன்னே தெரியல,

ஆமாக்கா இப்ப தான் எனக்கு ப~ நினைச்சு பார்த்தேன் ஞாபகம் வருது அம்மு. என்னடா இருமலர்கள் serial ல அம்மு பிரக்யா அம்மு. அதான், அதான் அம்மு தெரியும். பார்ப்பே இல்ல அந்த serial எல்லாம்?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 செம்மையா போயிருச்சு. அதுக்கப்புறம், இனிய இருமலர்கள்ன்னு போட்டாங்க. பாலிமர்ல போட்டாங்க first first

அதுக்கப்புறம் ஜீ தமிழ்ல போட்டாங்க ஆஹ் நல்ல சரியான trending ஆ போச்சு தெரியுமா? அது, அதுவும் இன்னொன்று மூன்று முடிச்சு எல்லாம் எத்தனை வருஷம் ஓடியிருக்கு.

அதில்ல, அது வந்து உள்ளம் கொள்ளை போகுதுடா.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 மூன்று முடிச்சு வந்து இந்த ரோகிணி சீமா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

ஆஹ் அந்தப் படம் super ஆ இருக்கும் அந்த serial அதே மாதிரி உள்ளம் கொள்ளை போகுதடாவும் நல்லா இருக்கும், தெரியுமா?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 எல்லா comedy யாதான் இருக்கும் போல ஏலே, நீ அந்த குண்டன சொல்ற? இல்லை, இந்த வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருக்காருக்கா.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 இல்லை, அது அவ~ அவன் comedy யா இருக்கும். அவன் பேசுறதுமே சிரிப்பா இருக்கும். voice ஆனா super ஆ இருக்கும் அவனுக்கு இந்த நாடகத்திலே.

அடிக்கடி comedy பண்றோன்னு நினைச்சுட்டு நடக்கிற பேர்ல, பல பேரோட கடுப்பை கிளப்பிக்கிட்டு இருப்பாரு இந்தப்பக்கத்திலே ஓ, சரி, மத்தியானம் சாப்பிட்டுரு~ இனிமேல் தான் சாப்பிடுவியா? இல்லை, late ஆகுமா இல்லை அக்கா, இனிமேல்தான் சாப்பிடணும்.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

மத்தியானம் நீ ஏதாவது செஞ்சு சாப்பிட வேண்டியதுதானப்பா? இன்னும் நமக்குத்தான் செய்ய தெரியாதில்ல. செய்ய தெரிஞ்சா நான் ஏன் செய்யாம விட்டேனா

சரிக்கா. சரி, அப்புறம், வேற எது விசேஷம்? வேற என்ன விசேஷம்? ஹம்

web series எல்லாம் நான் அவ்வளவா பார்க்கமாட்டேன். short films தான் பார்ப்பேன், யூடியூப்ல.

ஹம் அதான், நல்லா இருக்கும். short film தான் எனக்கு பிடிக்கும். அதனால, அதான் பார்ப்பேன் யூடியூப் தான் அதிகமா இதோட net உம் இழுக்காது. GB காலி ஆகாம இருக்கும். மத்த எதாவது ஒரு app பாத்தோம்னா, சட்டுன்னு போயிரும். ஹம் சரி, சரி. அதனால பாக்கறது கிடையாது. ஆமா. அப்புறம் வீட்டில எல்லாரும் எங்க வேலைக்கு போயிட்டாங்களா? ஆமா எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க. இனிமே தான் வருவாங்க. மத்தியானம் சாப்பாடு செய்யணும் நீயும் அதே சோறு சாப்பிட்டுக்குவியா?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 ஆமா, இனிமே தான் செய்யணும். வரும்போது செஞ்சு சூடா சாப்பிடட்டும். அவங்களும் பாவம்தானே, வேலைக்கு போயிட்டு வர்றாங்க.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

நானும் போய், இந்த சாப்பாடு செய்யறேன் என்ன நாளைக்கு கூப்பிடறேன் என்ன free ஆ இருக்கும்போது. ஆஹ் சரிக்கா, சரிக்கா. நான்~ நானும் உங்களுக்கு free ஆ இருக்கும்போது கண்டிப்பா போடறேன். ஆஹ் சரி, ரேவதி bye. ஆஹ் சரிக்கா bye க்கா

இப்ப எதைப்பத்தி சொல்லப்போறேன்னா ஆரோக்கியம் health பத்தி சொல்லப் போறேன் உடல் ஆரோக்கியம் இருந்தாலே செல்வந்தர்கள் அப்பிடின்னு சொல்லும் அளவுக்கு ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியத்துவமான ஒண்ணா இந்த உலகத்துல வந்து கருதப்படுது

மனிதர்களோட வாழ்க்கையில வந்து முக்கிய பங்கு வகிக்குது வாழ்நாள் நோய் தொற்றுநோய் இதெல்லாம் வர காரணம் வந்து முறையற்ற வார்~ வாழ்க்கை முறையும் அது ஆரோக்கியத்துல வந்து அலட்சியமா இருக்கிற அந்த பெரும்பாலான நோய்களுக்கு வந்து காரணமா இருக்குது அந்த ஆரோக்கியத்தை தக்க வக்க என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதை பத்தி பார்ப்போம் சீரான உணவு முறை இருக்கணும் போதுமான அளவு உணவு முறைய எடுத்துக்கொள்றது வந்து ஆரோக்கியமே இல்ல சரியான உணவு வந்து தேர்வு செய்றது தான் முக்கியம் அன்றாட உணவுகள்ல வந்து தாதுக்கள் நிறைந்தது இரும்பு சத்து சக்திகள் நிறைந்தது vitamin கள் calcium அந்த கொழுப்பு அதெல்லாம் இணைஞ்சி எல்லாத்தையும் சேத்து உள்ள சாப்பாடு சாப்பிடுறது வந்து ரொம்ப அவசியமான ஒண்ணு இது எல்லாமே உங்க உணவுத் தட்டுல நிறைஞ்சு இருந்தாதான் அது வந்து சீரான உணவு முறையா இருக்கும் உணவுல வந்து முழு தானியங்கள், பருப்பு வகைகள், பால், பால் பொருட்கள், ஆஹ் இறைச்சி மீன், கோழி, முட்டை, காய்கறிகள், பழங்கள் இது எல்லாம் சேர்ந்து இருந்தாதான் சீரான உணவு வந்~ சீரான உணவு அப்பிடின்னு சொல்லணும் அப்புறம் உணவுல வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும் உணவுல கவனம் செலுத்துறதுன்னு பார்த்தோம்னா ஆரோக்கியமற்ற கொழுப்புகள் ஆஹ் calorie அப்புறம் நிறைவுற்ற அப்புறம் அதிகம் பதப்படுத்தப்பட்ட preservative foods உ அதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும் ஆஹ் அப்புறம் இந்த லேஸ், குர்குரே இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடவே கூடாது ஆனா இப்ப பாரு chocolates இதெல்லாம் சாப்பிடவே கூடாது இதுதான் வந்து பெரும்பாலான ஆரோக்கியத்தை வந்து இழக்கு~ இழக்கறதுக்கு வழிவகுக்குது அதனால இந்த இதையெல்லாம் வந்து நம்ம லேஸ், குர்குரே இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிறணும் இதுதான் படிப்படியா வந்து உடல் ஆரோக்கியத்தை வந்து கெடுக்குது இதனால வந்து எடை அதிகரிப்பு, இதய நோய் அப்புறம் வந்து அதிக அளவு கொழுப்பு ஏற்படுது குழந்தைப்பருவத்திலேயே உடல் வந்து ரொம்ப குண்டாகுறது இதெல்லாம் இந்த உணவு இந்த மாதிரி உணவுன~ உணவுதான் காரணமா இருக்குது அப்புறம் வந்து நார்ச்சத்து உள்ளது, அப்புறம் தாதுக்கள் நிறைந்த ஆஹ் சாப்பாடுலாம் சாப்பிடணும் அப்புறம் வந்து இந்த இந்த season வந்து famous ஆ இருக்கும்ல பழங்கள் அந்தக் காலத்துக்கு இந்த மாம்பழ season அப்புறம் கொய்யாப்பழம் season அந்த season எல்லாம் வர்றப்போ அப்~ அப்பப்ப அந்த பழங்களை எல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்ப அப்படி இருந்தாலே வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கலாம் அந்தந்த வேர்க்கடலை, வேர்க்கடலை எல்லாம் இந்த நாள் நல்லா விளையும் இந்த season விளைவுன்னா அதை வாங்கி சாப்பிட்டறணும் இந்த மாதிரி வந்து ஆஹ் அந்தந்த season என்னென்ன சாப்பாடு எல்லாம் கிடைக்குதோ அந்த பழங்கள் அப்புறம் காய்கறிகள் அப்புறம் என்னென்ன இது கிடைக்குதோ அப்பப்ப நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டறணும் ஒரு சுவையான இனிப்புகளை வந்து

அதைத் தவிர்த்தாலே வந்து பாதி ஆரோக்கியம் போயிருச்சுன்னு நம்ம அர்த்தம் ஏன் இப்ப வந்து ஒரு fashion ஆக்கிடுச்சு என்னன்னா உடல் எடையை குறைக்கு~ குறைக்கிறோம் குறைக்கிறாங்கல்ல இளம் பருவத்தினர் அவங்க வந்து காலை உணவை வந்து தவிர்~ தவிர்க்கிற~ தவிர்க்கிறது ஒரு fashion ஆயிடுச்சு உடல் எடையை குறைக்கணுன்னா காலை உணவு சாப்பிடக் கூடாது அப்பிடின்னு இளம் பருவத்தினரிடையே ஒரு fashion ன்னா ஆயிருச்சு அதனாலே இதனாலே வந்து நிறைய சுகாதார விளைவுகள் உண்டாகும் அப்பிடின்னு வந்து அவங்களுக்கு வந்து தெரியல ஆஹ் அப்புறம் வந்து முழு தானியங்கள் பருவ கால காய்கறிகள் அப்புறம் ஹம் ஆரோக்கியமான காலை உணவா இருக்கும் இந்த இதெல்லாம் தானியங்கள் அப்புறம் பழங்கள் காய்கறிகள்லாம் வந்து சாப்பிடுறது வந்து காலையில சாப்பிடறது வந்து நல்ல காலைக்கு நல்ல உணவா இருக்கும் அப்பிடின்னு சொல்றாங்க அப்புறம் இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் ஆரோக்கியத்துலன்னு பார்த்தோம்னா தண்ணீர் தினமும் குறைந்த பட்சம் எட்டு அல்லது பத்து tumbler வரை வந்து தண்ணீர் கண்டிப்பா குடிக்கணும் அஹ் இது வந்து உடல்ல இருக்கும் நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றி அப்புறம் வந்து சருமத்தை ஒளிர செய்யும் அப்புறம் வந்து ஹம் இது வந்து நல்லா உள்ள நச்சுக்களை எல்லாம் சிறுநீரா வெளியேற்றிடும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஆரோக்கியத்துல தண்ணீர் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்புறம் வந்து இரவு உணவை வந்து தாமதமே படுத்தக்கூடாது இரவு உணவு இப்பலாம் வந்து fashion என்னன்னா பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுறதுதான் ஆஹ் அந்த மாதிரிலாம் சாப்பிடக் கூடாது ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் வந்து இரவு உணவு வந்து சாப்பிட்டறணும் இரவு நேர உணவு வந்து தாமதமா இருந்துச்சு, தாமதமா சாப்பிட்டோம்னா உடல் பருமன் அப்புறம் வேறு வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு வந்து வழி வகுக்கக்கூடியதா இருக்குது இந்த இரவு உணவு அஹ் இன்னொன்னு பார்த்தோம்னா காலை உணவை விட இரவு உணவு வந்து கொஞ்சம் ச~ கம்மியா சாப்பிடணும் நிறைய சாப்பிடக்கூடாது ஏன் அப்படின்னா digestion ஆகாது கொஞ்சம் weight ஆன சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டோம்னா digestion ஆகாது mostly வந்து veg லயே சாப்பிடணும் இப்ப non veg எல்லாம் சாப்பிட்டா ஜீரணமாக ரொம்ப late ஆகும் அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி weight எல்லாம் சாப்பிட்டோம்னா அஜீரணத்துக்கு ஆளாகி அப்புறம் தூக்கம் வந்து நம்மளுக்கு தூக்கம் வந்து disturbance ஆகும் தூக்கம் இடையூறு தூக்கத்துக்கு வந்து இடையூறா இருக்கும் அதனாலே நம்ம வந்து நிறைய லேசான சாப்பாட வந்து சாப்பிடணும் அந்த night சாப்பாடு ரொம்ப கம்மியா ரொம்ப அதிக அளவுல சாப்பிடக்கூடாது அப்புறம் வந்து உப்பு வந்து ரொம்ப முக்கியமானது உப்பு குறைவாக பயன்படுத்தணும் உணவுல உப்பு அளவு வந்து குறைவா இருக்கணும் அளவுக்கு மேல வந்து எடுத்தோம்னா அது நம்மளுக்குதான் பாதிப்படையும் kidney failure உப்பு வந்து நிறைய சாப்பிட்டா kidney failure ஏற்படும் அதனால வந்து உப்பு வந்து நம்ம உணவுல வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும் உப்பு அதிகமா இருந்தா உடம்பு கூட போடும் அதனால உப்பு வந்து ரொம்ப இது பண்ணணும் குறைக்கணும் அப்புறம் உயர் இரத்தஅழுத்தத்துக்கு வந்து வழி வகுக்கும் அப்பிடின்னு சொல்லி சொல்றாங்க உப்பு உம் ஒரு நாளைக்கு நாள் ஒன்றுக்கு வந்து sodium அது வந்து இரண்டாயிரத்தி முன்னூறுக்கு குறைவாக எடுத்துக் கொள்றதை வந்து நம்ம வந்து மறக்கக்கூடாது அவ்வளவுதான் எடுத்துக்கிடணுமாம் sodium ஒரு நாளைக்கு அதனால உப்பு வந்து நம்ம control ஆ வச்சுக்கணும் கம்மியா வந்து செலவிடணும் ஒரு பொருள்கள வாங்குறதுல வந்து கவனமா இருக்கணும் தினசரி தினசரியா நம்ம வாங்குவோம்ல அந்த உணவுப் பொருட்கள் வாங்கும்போதே எந்த விதமான ஊட்டச்சத்துக்கள் அதுல இருக்குது கொழுப்புகள் எவ்வளவு இருக்குது அப்படி சர்க்கரை எவ்வளவு இருக்குது உப்பு எவ்வளவு இருக்குது அதெல்லாம் சரிபார்த்து நம்ம வாங்க~ வாங்கணும் இதெல்லாம் ஆஹ் சுகாதாரத்தை வந்து பராமரிக்க தொற்று நோய்களை தடுக்க ஒட்டுமொத்த சுகாதாரத்தையும் பராமரிப்பது வந்து முக்கியம் தானே அது மாதிரி உ~ அதுக்கு வந்து என்ன பண்ணனும்னா உணவை தயாரிக்கிறதுக்கு முன்னாடியும் சாப்பிடுவதற்கு முன்பு நம்ம கைகளை வந்து சுத்தமா கழுவணும் இது வந்து ரொம்ப முக்கியம் உடற்பயிற்சி வந்து ரொம்ப அவசியம் இந்த ஆரோக்கியத்துல உணவு உணவு போன்ற உடல் ஆரோக்கியத்திற்கு வந்து உண~ உடற்பயிற்சி ரொம்ப அவசியம் ஆஹ் aerobic உடற்பயிற்சிகள் வந்து இதயத்துடிப்பை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது ஆஹ் ஒரு நாளைக்கு வந்து முப்பது நிமிடங்கள் உடற்பயிற்சி செஞ்சாலே போதுமானது நீண்ட காலத்து வந்து நம்மள வந்து ஆரோக்கியமா வச்சிருக்கும் இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம வந்து சரியா க~ கடைபிடிக்கணும் இன்னொரு முக்கியமான என்~ என்னதுன்னா சரியான தூக்கம் வந்து இருக்கணும் தினமும் எட்டு மணி நேரம் வந்து குறைந்தது எட்டு மணி நேரம் தூக்கம் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கணும் இந்த தூக்கம் வந்து ஹம் அடுத்த நாள் நம்ம வேலை வேலைகளை வந்து நல்லா விரிவா விரைவா செய்யறதுக்கு வந்து உதவது இந்த தூக்கம் ஏழு முதல் எட்டு மணி நேரம் தூக்கம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உடலுக்கு வந்து அளிக்குது அப்புறம் வந்து அறிவாற்றல் வளர்ச்சிக்கு வந்து இந்த தூக்கம் வந்து உத~ உதவுது இப்ப நம்ம தூங்காம இருந்தோன்னு வச்சுக்கிருங்களேன் உடல் பருமன், இதய நோய், தொற்று, அப்புறம் உயர் ரத்தஅழுத்தம் அந்த மாதிரி அபாயத்தை எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அதிகரிக்குது அதனால ஆரோக்கியமாக இருக்க அமைதியான தூக்கம் வந்து ரொம்ப அவசியம் இப்ப புகைப்பழக்கம், மதுப்பழக்கம் அதெல்லாம் தவிர்~ தவிர்ப்பது வந்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அவசியம் அப்படிங்கிறதை வந்து மறக்கவேகூடாது அப்புறம் இன்னொன்னு பார்த்தோம்னா health ல health னால health யே வந்து செல்வம் அப்பிடின்னு சொல்லி சொல்றாங்க

அதனால உடற்பயிற்சி நம்ம உடலை வந்து நீண்ட நேரம் வந்து ஆரோக்கியமா வைத்திருக்கும் அதனால நம்ம சீரான உணவை வந்து உட்கொண்டு அப்புறம் தவறாம உடற்பயிற்சியையும் செய்யணும் ஆஹ் உடல் ஆரோக்கியம் வந்து மனிதர்களோட வாழ்க்கைக்கு வந்து மிக முக்கியமான ஒண்ணு அஹ் மிக முக்கியமான ஒரு வாழ்க்கையில பங்கு வகிக்குது அதனால

Hello

Hello தியா கேக்குதா நான் பேசுறது.

உங்களுக்கு கேக்குதா? ஹம் கேக்குது இல்ல phone எடுத்து கொஞ்சம் silent இருக்கவும் நான் ஏதோ number மாத்தி போட்டேனோ பாத்தேன். எப்பிடி இல்ல பக்கத்துல ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தாங்க சரி அது தான் phone எடுக்க கொஞ்சம் வந்து இது ஆயிடுச்சு late ஆயிடுச்சு. பரவால்ல பரவால்ல எப்படி இருக்க? உம் நான் நல்லா இருக்கேன் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா?